ஆஹ் நல்லா இருக்கேன் பாபி ஏதோ உங்க புண்ணியத்துல

இல்லையே பா exam எல்லாம் முடுஞ்சு leave ல இருக்காங்களா பூஜா holidays ஓ அப்படியா

நான் என்ன மிளகு போட்டு சாம்பார் வச்சோம் கீரப்பூ வனக்குனோம் உம் கீரப்பூவா கீர வனக்குனோம் வனக்குனோம்

அவளோதான் நான் இன்னிக்கு veg நேத்து தான் போய் non veg இன்னொரு மாமா வீட்ல birthday function போயிருந்தோம்ல அப்போ

சேர் சேரி சேரி யாரெல்லாம் வந்திருந்தாங்க

birthday கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க birthday கு என்ன யாருமே இல்ல சும்மா சுதன் friend ஓட அம்மா அப்பா

ஆஹ் வந்துருந்தாங்க அவளுக்கு வந்துட்டு குழந்தைக்கு வளையல் ஒரு சின்ன தோடு ஒரு மோதிரம்

இப்போ பெனாசிங்னு ஒரு கம்பி கொலுசு வச்சுருக்காங்க கொலுசுனு தான் நினைக்குறேன் போட்டுருக்கா

தங்க கொலுசு போட்டா புள்ளைக்கு தங்கம் ஓ சரி சரி சரி

ஆமா பொண்ணுங்களுக்கு நகை தான

எல்லா நல்லா இருக்காங்க பாபி மா எங்க நாத்தனார் வந்து இப்போ teacher ஆ போயிட்டு இருக்காங்க

இது குள்ள global school னு சொல்லிட்டு செட்டி பாளையத்துல ஒரு school இருக்கு

அங்க school ல teacher ஆ work பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ சம்பளம் ஆமா சம்பளம் தெரியலையே சம்பளம்லா நான் கேக்காளா

ஆஹ் படுச்சுருக்காங்க degree முடுச்சுட்டாங்க

அதான் அவங்க husband டும் அதே school ல work பண்ணிட்டு இருந்தாரு

அதனால அப்படியே இவங்களையும் இந்த teacher கு interview வச்சு பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க ஓ ஹோ அந்த recommadation லையே ஆமா அந்த recommand ஆனா recommadation அங்க work out ஆகாது

அங்க தான் அங்க வேல இருக்குறது தெருஞ்ச ஒடனே அவங்க போன நாலா படுச்சுருந்த நாலா correct பண்ணிட்டாங்க உம் ஓ ஓ ஆனா சின்ன குழந்த தான யார் பாத்துப்பா

உம் இப்போ அவங்களும் school கு போக ஆரம்பிருச்சுருபாங்க அவ அதே school தான் அவளும் போறா

அது ஒரு english காரங்க தான் பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தாங்க அந்த school ஆ

ஓ ஹோ இல்ல இல்ல அது வந்து மே state board ஆ CBSE ஆ

state board லாம் இல்ல தெரியலையே CBSE syllabus தான் நினைக்குறேன்

ஆஹ் நல்லா coaching ஆனா அந்த school ல வந்து படிக்கணும் அப்படினா அந்த surrounding இருந்தா மட்டும் தான் படிக்க முடியும்

அப்போ தான் குடுப்பாங்க seat இல்லேன குடுக்க மாட்டாங்க இல்லன ரொம்ப far ஆ வரவங்களுக்கு கொஞ்சம் அது சேரம் செரமம்மா போகும் ஆமா இல்லைன என்னனா அங்க நல்லா talent கு தான் base பண்ணி சொல்லுவாங்க அங்க english ல தான் எல்லாருமே பேசிக்கு வாங்க

அது english காரங்ககிட்ட ஒரு வே வேற விதமான english இருக்கும் பாத்திங்களா இவங்க எப்படி டி நல்லா படுச்சுருக்காங்கள இந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு படுச்சதில்ல ஆனா அவங்க வீடுகருக்கே english ன என்னனுன் தெரியாது

அவர் first first ஏ auto ஓட்டும் போது இவங்க regular customer

அந்த english காரங்க எப்பயுமே இவர் வண்டிலதான் ஏறுவாங்க

அது தொடர்ந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி english பழகி அதுக்கு அப்பறம் அவங்களுக்கே அவங்க இவருக்குனு தனி பட்டு car வாங்கிகுடுத்தாங்க அவங்க

car அவங்க போறதுக்கு வேண்டியே இவரு ஓட்டுறதுக்கு வேண்டியே ஒரு car வாங்கி அந்த car ல travel பண்ணிட்டு இருந்தாங்க school கு போக வர எங்கயாச்சு போகணும்னா இவர் தான் போகணும் அவங்களுக்கு driver ஆய்டாரு உம் உம் உம் நல்ல பழக்கம் ஆய்ருச்சு

உம் ஆனா இந்த school நடத்திட்டு இருக்காங்க அவங்க

ஆஹ் அவளோ அவங்களுக்கு பேர குழந்தைக சொத்து எல்லாம் இருக்கு

அவங்க life enjoy பண்றதுக்கு வேண்டி இந்த பக்கம் வந்தது ஓ ஹோ இங்க நம்ம ஊர்லயா ஆமா இங்க செராய் beach கெல்லாம் போவாங்க

ஆஹ் அவங்க கூட தான் போனோம் நாங்க அவங்க relaxation காக மாசத்திக்கு ஒரு time அங்க போவாங்க

போயிட்டு எங்க பாத்தனும் கூட்டிட்டு போயிட்டு எங்க room செலவும் எல்லாம் அவங்க தான் சாப்பாடு செலவும் எல்லாமே அவங்க தான்

அவங்க வாழ்க்கையா வந்து வாழ்ந்து முடுச்சு enjoy பண்றதுக்காக அப்படியே husband and wife மட்டும்

அதுக்கு அப்பறம் retired ஆனதுக்கு அப்பறம் இப்போ தான் போன மாசம் தான் போனாங்க நாங்களாம் போனோம் சென்னை போனார்ல எங்க வீட்டுக் கார்ரு

ஆஹ் ஒருத்தங்கள flight ஏத்தி விடுரதுகு

ஓ ஹோ சேரி சேரி சேரி கூப்டாங்களா அப்பரம்

அவங்க ஒரு நாய் வளத்துறாங்க பாபி

சேரியா அத நாய் னு சொன்னாலே கோவப்படுவாங்க

அதுக்கு ஒரு பேர் இருக்குது pet நாய் pet வளத்துறதுகிறது ரொம்ப take care பண்ணிக்குவாங்க ஒரு குழந்தையா நம்ம வளத்துனா எப்படி take care பண்ணிக்குவோம் ஆஹ் அப்படிதான் பண்றாங்க அத நாய் னு சொன்ன அவங்களுக்கு கோவம் வந்துரும் அந்த செராய் வச்சுருக்கும் போது அவங்க முன்னாடி car ல போனாங்க நாங்க பின்னாடி car ல வந்தோம்

சேரியா ஆனா அப்போ அப்போ car நிப்பாட்டிப்பாங்க

ஏன் அப்படி கேட்டா நாய் கு சு சு போக வைக்குறதுக்காக நிப்பாட்டு வாங்க

அப்போ அப்போ நிறுத்திட்டே நாங்க குழந்தைங்களா கூட ஏ அங்க போய் பண்ணிக்கலாம்ல பேசாம இருங்க சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்கோம் உம் உம் உம் அவளோ care பண்ணிக்க மாட்டோம் அவங்க அதோட ஆஹ் அவங்க நல்லா care பண்டு அதுக்கு தனியா வந்து இது பண்றது cap வாங்குறது

அதுக்குனு அவளோ செலவு பண்றாங்க அது தான் அது தான் அந்த நாய் கொண்டு போய்டாங்களா

அந்த நாய்க்கு passport எடுத்துருக்காங்க

பின்னாடி அந்த luggage மாறி வைப்பாங்கள அங்க வந்து அதுக்குனு தனிய box இருக்கு அதுல தான்

ஏதோ procedure முடியலைனு சொல்லிட்டு அந்த நாய் மட்டும் விட மாறமாட்டேன்டாங்க

நீங்க ரெண்டு பேர் வேணா போய்க்கலாம் அந்த நாய் விட மாட்டோம்

அப்படினதுக்கப்பரம் அவங்களும் விட்டாங்க

அதுக்கப்பறம் இல்ல நாங்க procedure எல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க மூணு நாள் கலுச்சு flight ticket போட்டுக்கலாம்னு மூணு நாள் கலுச்சு flight ticket போட்டுட்டு

கூர் கு கை யோட வந்து அதைய பாத்து அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்பறம் திரும்ப அந்த நாய் யா கூட்டிட்டு போனாங்க உம் பாத்தியா அதான் அதான்

ஆமா தா எனக்கு english தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படினேன் நானு

அதுகுன்ட்டு ஓ தமிழ் செந்த்தமிழ் அப்படின்னாங்க